ரெண்டு பேரு நிக்கா இருக்க பிராண்ட் ளையும் பேக் ளையும் மாட்டு ரெண்டு பேரு வெச்சிருப்பாங்க துடுப்பு.

பஞ்சு மிட்டாய் காரங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க பஞ்சு மிட்டாய்னு வழியில போறவங்க ரெண்டு பேர் மொபைல் பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க.

ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கு புது பில்டிங்கா இருக்குது.

ஆட்டோல ஒரு ஆள் இருந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஆ ரோட் சைடுல இருக்க ஒரு டீ கடை.

மல்யுக்தம் இது மல்யுக்த இதுல இது பண்றது அதுக்கு குடுக்கற அவார்ட்ஸ் வந்து கேடையங்கள் அந்த பொருள்கள் இருக்கு அந்த இது.

இது கோயில் தேரோட்டோ சாமி கும்பிட்டு ஏதோ தேரோட்டமா இருக்குது.

பலூன் தோரணங்கள் எல்லா கட்டி இருக்கு முன்னாடி ஆள் இருக்காங்க ரெண்டு பேர் உக்காந்து இருக்காய்ங்க.

நறைய டூவீலர் நிக்குது ஆள்கள் ஒரு ஆள் மொபைல் பாத்துட்டு வராங்க சைடுல படிக்கட்டுல உக்காந்து இருக்காங்க ஃபோட்டோ இது பண்ணிட்டு இருக்காங்க.

இது ஒரு மெடிக்கல் ஷாப்பு .

அங்க இருக்குது டைனிங் டேபிள் நிறைய போட்டிருக்கியாங்க கிரீன் கலர்ல இது பண்ணிருக்கியாங்க.

ஃபன் ஓ ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கடெ கென்னியமா இருக்குது.

பத்தோ பதினஞ்சு மேல நிக்குது. புல்லு மேஞ்சுட்டு நிக்குது.

பார்க்கிங் இதுல வந்து வச்சிருக்க ஒரு இடந்தான்.

இது வந்து ஒரு சின்ன ஏரி கரையா இருக்குது.

அதை தாண்டி அதுல ஒரு ஏரி போயிட்டு இருக்குது நிறைய மரங்கள் நிக்குது அது தாண்டி நிறைய வீடுகள்ளா இருக்கு.

கிட்ஸ் டிரஸ்ஸு நெறியா கலர் கலர கிட்ஸ்க்குரிய டவுசர் பனியன்கள் அப்படிப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு.

பக்கத்துல செடிகள் நிக்கி தென்ன மரங்கள் நிக்கிது ம்ம் பாக்கர்துக்கு அழகா இருக்குது.

பாப்கார்ன் நிறைய பாப்கார்ன் க இதாற்றுக்குது பாப்கார்ன் இருக்குது.